அந்த படம் வந்து இன்னிக்கு வந்து மக்கள் மத்தியில நிலைச்சு நி க்கும் இந்தியன் படம் எடுத்தது பாத்திங்கன்னா தொள்ளாயிரத்துத் தொண்ணூற்றொன்பது இந்தியன் two வரும் போது பாத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியன்ஒன்னுக்கு இந்தியன் two ம் இத்தன வருஷம் இடைவேளை இருந்தாலும் இந்தியன் படம் இந்தியன் part one வந்து யாரு மனசு விட்டும் நீங்கல அதுதான் உண்மை ஏன்னா

சுஜாதா ரங்கராஜன் வந்து நடமாடும் wikipedia அவர் எழுதாத எழுத்துக்கள் கிடையாது அவரு எழுதுன மாதிரி எழுத்துக்கள இது வரைக்கும் யாருமே எழுதல அப்படித்தான் அதுதான் உண்மை அவரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகள்ல எழுபதுகள்ல ஆரம்பத்துல அவரு எழுத ஆரம்பிச்ச ஒரு அறிவியல் சிறுகதைகள்களோ இல்ல வந்து தொழில் நுட்ப சிறுகதைகள்களோ இல்ல குட்டி குட்டி அறிவியல் அடுக்குகளோ இல்ல திரைக்கதையில் அவர் கையாண்ட அதாவது சிறு தடைகள் அவர் கையாண்ட hologram physics இல்ல science statics களோ யாருமே வந்து கையால ஒரு கஷ்ட மான அறிவியல் நுணுக்கங்களை ரொம்ப எளிமையா வாசகர்களுக்கு புரிய வெச்சு வாசகர்களோட அறிவு திறனை வளர்த்து வாசகர்கள அப்படியே அவரோட அறிவுக்கு ஏத்த மாதிரி பயணம் பண்ண வச்சாரு சுஜாதா ரங்கராஜன் வந்து என் அப்துல் கலாம் ஓட college mate இருந்தாலும் அப்துல் கலாம் வந்து விஞ்ஞானம் படிக்க rocket science படிக்க போயிட்டாரு இவரு வந்து physics முடிச்சிட்டு பாரத் electronics கம்பெனில வேலை பாத்தாரு அவரு வேலை பாத்த எடங்கலாம் பாத்திங்கன்னா டெல்லி பெங்களூரு கொஞ்ச நாள் திருச்சில வேல பாத்தாரு அவரு சின்ன வயசுல ஒரு பாட்டி வீட்ல வளர்ந்து அனுபவங்கள வந்து ஸ்ரீரங்கத்து தேவதைகள் ஸ்ரீரங்கத்து கதைகள் அப்படினு சொல்லி இரண்டு பாகமா அதாவது தொகுப்பு சிறுகதையை எழுதிருக்காரு அந்த கதைகள் படிக்கும்போது நம்ப ஸ்ரீரங்க வீதிகள்ல நடந்து போற மாதிரியும் அந்த தேரடி வீதி கோரத முத்திஅப்படி அவரு எழுத்திருக்கிற இடங்களெல்லாம் ரொம்ப நம்பலே போய் நின்னு அந்த கதைய உள்வாங்கி அவர் எழுத்துல எதார்த்தம் ரொம்ப மிக மிஞ்சி இருக்கும் இப்படி கூட எழுத முடியுமா ஒரு எழுத்தாளரா தன்னோட இயல்ப அதாவது அவருடைய கதைகள் வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப சாதாரணமா இருக்கும் படிக்க ஆரம்பிச்ச அந்த கதைக்கு உள்ள போயிட்டு அப்டின்னா ரொம்ப ரொம்ப விருவிருப்பா தாங்க முடியாம அதோட கதைகள முடி க்கும் போது பாத்திங்கன்னா ஒரு high speed ல போய் ஒரு வண்டியோ car யோ sudden break அடிச்சா எப்படி இருக்கும் அந்த ஒரு feel சுஜாதாவால குடுக்க முடியும் அந்த அளவுக்கு வாசகர்கள வந்து ஒன்றி படிக்க வச்சு அவர் என்னலாம் நினச்சு எழுதினாரோ அத்தனையும் அவரு feel வச்சிடுவாரு அப்படிப்பட்ட ஒரு மிக தேர்ந்த எழுத்தாளர் சுஜாதா ரங்கராஜன் அவரு வந்து பாலச்சந்தர் இயக்கத்துல நினைத்தாலே இனி க்கும் அப்டிங்குற படத்துல தான் முதன்முதலில் வந்து cinema க்கான வசனத்தை எழுதினார் சுஜாதா வோட நிறைய கதைகள் பிரியா அடுத்து ரோஜா

என் இனிய எந்திரா computer ஒரு கதை சொல் மீண்டும் ஜீனோ போன்ற பல கதைகள் வந்து சுஜாதா வோட அறிவு திறமை க்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு technology அப்டிங்கறது வந்து விவரிக்கிறது வந்து அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது அந்த technology மக்கள் வந்து easy யா புரிஞ்சி க்க வச்சாரு சுஜாதா அப்டின்னு சொல்லலாம் அவர் ஏன் எதற்கு எப்படி அப்படி ன்னு ஒரு ஆனந்த விகடன்ல ஒரு பகுதியில ஒரு கேள்வி பதில் வாசகர்கள கட்டி போட்டது வாசகர் கேக்குற கேள்விக்கு மிக அருமையான பதில் அளித்து வந்தார் சுஜாதா அந்த கேள்வி பதில் வந்து ஒரு பெரிய அறிவியல் பெட்டக மா வெளியிட்டாங்க ஆனந்த விகடன் ஆனா அதுல மூன்று நான்கு பாகங்கள் இருக்கு அது ஒரு புத்தக மாவே வந்து ருக்கு அதுல வந்து கேள்விகளுக்கும் அதுக்கு சுஜாதா அளித்த பதில்களும் பாத்தீங்கன்னாஅது wikipedia தாண்டி ஒரு தகவல் திரட்டா இருக்கும் சுஜாதா வையே நடமாடும் wikipedia நிறையா பேரு கூப்பிட்டாங்க சுஜாதா மாதிரி ஒரு எழுத்தாளர் நம்ம தமிழ்த் திரையுலகத்திற்கு கிடைக்கவே இல்லன்னு சொல்லலாம்திரையுலகத்துக்கும் சரி எழுத்துகத்துக்கு ஜனரஞ்சகமா எழுதுவாரு இந்தியன் படத்துக்கு அவர் தான் வசனம் எந்திரன் படத்துக்கு அவங்க தான் வசனம்

குறிப்பா ஆயுத எழுத்து பட வசனமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி ன்னு ஒரு இளைஞர் வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி சொல்ற போல ஒரு வாசனை ரொம்பவே அருமையான வசனங்கள் அ ப்பேர்ப்பட்ட சுஜாதா வச்சு இந்தியன் மீண்டும் படத்த வந்து சங்கர்இயக்கனும்னு நெனச்சதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அவரும் ஷங்கர் வந்து எழுத்தாளர் சுஜாதா மறைவு ல பேசுனது வந்து ரொம்ப ஒரு அருமையான விஷயம் இருந்தது என்னன்னா அவரு சுஜாதா போய் பார்த்துருக்காரு என் படத்துக்கு நீங்க தான் வசனம் எழுதணும் அப்படின்னு கேட்டு ருக்காரு பண்ணிடலாம் சம்பளத்தை பத்திக் கூட ரொம்ப பெருசா கேக்கல

சின்ன பையனா இருக்கிங்க அப்டின்னு சொல்லி ரொம்ப இயல்பா பேசி சரிப்பா பண்ணலாம் அப்டின்னு சொல்லி அந்த படத்தில கமல சங்கர் வந்து கமல கிட்ட பேச முடியாத

அந்த பட த்த வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கும் ஒரு இருக்குற கிட்ட தட்ட இருபது வருஷம் கழிச்சு அந்த பட த்த ரசிக்கிற மாதிரி இருக்குனா அதுக்கு காரணம் ஷங்க ரோட உழைப்பு கமலோட அர்ப்பணிப்பான நடிப்பு AR ரகுமான் music இவற்றில எல்லாத்தையும் தேர்ந்து சுஜாதா வோட வசனங்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்பேற்ப்பட்ட சுஜாதா பல கதைகள் எழுதிருக்காரு அந்த சுஜாதாவ வந்து யாரும் இதுவரைக்கும் எட்டி கூட பிடிக்க முடியாது ஆனால் சுஜாதாவ கொற சொல்ல பலபேரு சுத்திட்டு இருக்காங்க அவரு இலக்கிய மா எழுதல

இயல்பா எழுதவே முடியாது அவரோட நடை வந்து ஒரு அலாதியான நடை அந்த அந்த நடை வந்து புரிஞ்சிக்கிறத்துக்குனே ஒரு பெரிய வெகுவான கூட்டம் இருக்கு ஒரு நாலு அஞ்சு வரிய படிச்சனே தலைவர் சுஜாதா தான் யா வாத்தியார் சுஜாதா தா எழுதிருக்காருய்யா சுஜாதா இருக்கு அப்டி ன்னு சொல்ற கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு இன்னைக்கு இருக்காரு அவரு ரெண்டாயிரத்து ஒன்பதாண்டு இறந்து விட்டாலும் அவருக்கு இன்னைக்கு அவர் இறந்து பதினாலு வருஷம் கழிச்சு க்கூட எக்கச்சக்கம் ஆன வாசகர்கள் கூட்டாளருக்கு இருக்கு அவரு என்னைக்குமே இந்த தமிழ் உலக ம் மறக்காது அவருடைய வசனங்கள் வந்து ரொம்ப நறுக்க தசை மாரி வளவள கொழகொழ இருக்காது இயக்குனர்கள் ஷங்கர் மணிரத்ன ம் திரைக்கதை க்கு ஏத்த மாதிரி நாலே வரி யில ஒரு மிகப் பெரிய வசன புரட்சி யை ஏற்படுத்த சுஜாதா வாழ முடியாது தப்பு என்ன பனியன் size அ small medium large னு பேசுறதுக்கு இதெல்லா ம் ஒரு தப்பா அஞ்சு பைசா திருடி னா தப்பா அந்த வாசன வந்து ரொம்பஅந்த நேரத்துல அந்நியன் திரைப்பட ம் வெளிவந்த நேரத்துல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு னு சொல்லலாம் அஞ்சு பைசா திருடினா தப்பா ஐந்து கோடி பேரு அஞ்சு அஞ்சு தடவ அஞ்சு அஞ்சு பைசா வா திருடினா அதாயா இங்க நடக்குது அப்படிங்கற வசனம் வந்து எல்லாருக்கும் அந்த படத்த பாக்குற ஒரு சாமானியனுக்கு எவ்வளவு அறிஞர் மாதிரி ரொம்ப எளிமை யா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின வசனம் அதுதான்சுஜாதா பாலகுமாரன் சுஜாதா இவர்களோடு இவர்களுக்கெல்லாம் முன்னோடி யாக இருந்தவர் பாத்திங்கன்னா ஜெயகாந்தன்

அவருடைய கதைகள் வந்து எந்த எல்லையும் தொடும் ஒரு இரும்பு காலைல தூங்கி எழுந்து உலக த்தை இளக்காரமா பாக்குறது மாதிரி எழுதுறது வந்து சுகர் ஜெயகாந்தன் னால தான் முடியும் அவருடைய நடை வந்து ரொம்ப ஒரு அட்டகாச மான நடை அவரு எக்கச்சக்க புதினங்கள் நாவல்கள் எழுதிருக்காரு அவருடைய நாவல்கள் வந்து படிச்சு பாத்த அவரோட நட முற்றிலும் வேற அவருடைய துணிச்சாலும்

எழுதறர்த்துக்குனே பொறந்தவர் ராஜேஷ்குமார் அப்டினு சொல்லலாம் அவருடைய எழுத்து நடைய பாத்தீங்கன்னா ரொம்ப விஷயம் இருக்கும் ஒரு கதைய ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்குமே விறுவிறுப்பான சுவாரஸ்ய ம் குறையாமல் கொண்டு போகணும்னா அது ரொம்ப சில பேருக்கு தான் வரும். சில பேரு அவருமாதிரியே எழுத ஆரம்பிச்சு தோத்து கூட போயிருக்காங்க ராஜேஷ்குமார் ஓட கதைகள் வந்து ஆரம்பத்திலேயே அஞ்சாவது gear top gear ஆரம்பிக்கும் முடியும் போதும் அதே top gear தான் போகும் நடுவுல வந்து கூட gear கம்மி பண்ண மாட்டாரு வேகம் வேகம் வேகம் நாளாவது gear ல ஆரம்பிச்சாருன்னா போகும் ஐந்தாவது gear ஆறாவது gear போயி ஒரு takeoff ஆகி helicopter airplane வேகத்துக்கு போயி டமால் அது முடிக்கும்போது கூட ஒரு sudden break ல தான் முடிப்பாரு

அவரு எவ்ளோ பெரிய ஆளா இருக்கு னு பாருங்க அந்த pillar தா அவரோட அடையாள ம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருந்த அந்த கதைகள் வந்து அத எழுதறதுக்கு எவ்ளோ செரம படனும் ஏன்னா தமிழ் cinema லே ஒரு கட்டிடத்துல பாத்தீங்கன்னா எல்லா படமும் action படமா வந்தது thriller படம் வந்தது ஆனா எல்லா பட மே அந்த அளவு வெற்றி பெற்றது கிடையாது ஆனா மக்களுக்கு வந்து ஒரு கட்ட த்துக்கு மேல சண்டை காட்சிகள் எல்லாம் சழிச்சு போச்சு அப்படின்ன சொல்லலாம் அதே நேரத்துல ஒரு நாவல் குறு நாவல்கள் வந்து அதிகமா வியாபார ஆகுற து ராஜேஷ்குமார் தான் படிக்கிற வங்க அவர படிச்ச வங்க வந்து வேற thriller நாவலை படிக்க விரும்ப மாட்டாங்க விறு விறுப்பு இல்லனா அது சரி வராது இல்ல அதனால ராஜேஷ்குமார் நாவல் இருந்து இன்னைக்கு பிரபலமா இருக்குனா அவறோட அயராத உழைப்பு அவருடைய திறமைய அவரு மெருகு ஏத்திக்கிட்டே தா இருக்காரு ஒரு நாவல் மாதிரி இன்னொரு நாவல் இருக்காது ஒரு நாவல பயன்படுத்துன கதாபாத்திரம் இன்னொரு நாவல்ல கிடையாது ஒரு நாவாளோட அணுகுமுறை இன்னொன்னுல இருக்காது மிக தேர்ந்தெடுத்து ஒரு கதை எப்படி எல்லா ம் கொண்டு போக முடியும் அந்த நாவலை அவரு எழுதுறதுக்கு நெறைய மெனக்கெடுவாரு அப்போ அதுக்கு வந்து cinema news தொலைக்காட்சி செய்திகள் உலக அரசியல் எப்படி ல்லாம் வந்து ஒரு நாடு நாட சார்ந்த மக்கள் இ ங்குறாங்க இயக்கங்கள் என்ன மாதிரி செயல் படுது அப்டிங்கறது முழுசா கத்து கத்துவச்சிக்கிட்டு நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு அழகாக கத்திருச்சி வழங்குறதுல வந்து ராஜேஷ்குமார் மாதிரி ஒரு எழுத்தாளரே கிடையாது ராஜேஷ்குமார் ஒரு வகையான எழுத்தாளர்னா இப்போ தமிழ் வாசகர்களால் அதிகம் கொண்டாடப்படுபவர் பாத்திங்கன்னா ஏசு ராமகிருஷ்ணன் அவரு வந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் அவருடைய நாவல்கள் லாம் பதிங்கனா எதார்த்தம் எதார்த்தம் எதார்த்தம் நாதஸ்வர கலைஞர்கள் பத்தி எழுதி சாகித்யா academy வர போனாரு அவர் ஒரு மிகச் சிறந்த எழுத்தாளர் வீடில்லா புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி படி அத்தாவது பிளாட்பாரம் கடைகள்ல விக்கிற புத்தகங்கள் பத்தின ஒரு தொகுப்பு எழுதினாரு இந்து தமிழ்ல ன்ற ஒரு நாளிதழ அதுல பாத்தீங்கன்னா எந்த எந்த ஊர்ல எந்த எந்த இடத்துல புத்தக கடைகள் இருக்கு அவருடைய தொலைந்து போனபுத்தகம் பிளாட் பாம் கடையில் இருந்து கிடைக்குது யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பழைய புத்தக வியாபாரம் பண்றாங்க புத்தக வியாபாரம் பண்ற வங்களுக்கு என்ன மாதிரி அறிவு இருக்கும் அப்டி ங்கறத

s ராமகிருஷ்ணன் வந்து ரஜினிகாந்த் கூட தங்கி பதினைந்து நாள் தங்கி ஒரு மிகப் பெரிய ஒரு அனுபவ த்த வந்து எழுதுனாரு அது வெளிவரும்னு பரபரப்பா எதிர்பார்த்த நேரத்தில ரஜினிகாந்த் வந்து இல்ல ராமகிருஷ்ண தப்பா எடுத்துக்காதீங்க அது இப்ப வெளியிட்டம்னா எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க நம்ம இப்ப விட வேணாம் அப்புற ம் பாத்துக்கலாம் அப்டினு சொல்லிட்டாரு அதுக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் சரிங்க ரஜினிகாந்த் sir நீங்க சொன்னிங்க நீங்க நண்பனா சொன்னிங்க நான் கேக்குறேன் அப்படினு சொல்லிட்டு அத விட்டுட்டு அடுத்த வேலைய பாத்தாரு எந்த எழுத்தாளரும் இத செஞ்சிருக்க முடியாது இன்றைக்கு திரையுலக த்துல இருக்குற ஒரு பெரிய மனுஷன் அவர் ஒரு விஷயத்தைச் சொல்லி அந்த புத்தகத்த சொல்லி கடைசி நேரத்துல வேணான்னு சொன்னப்புறம் பலபேரு அத தவறா இல்ல மனசு வருத்தப்படு அத வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கு சொன்னாரு வேணான்னு சொல்லிட்டாரு அத பத்தி எனக்கு வருத்தம் இல்ல அது மற்றவர்களா இருந்தா வெளிற்றுப்பாரு

கொஞ்சம் கூட பணத்தாசை இல்லாத ஒரு பக்கத்து படம் இல்லாத ஒரு எழுத்தாளர் அப்படி னா ஒரு ராமகிருஷ்ணன் எழுத்துக்கு நே தன்னை அர்பணிசுக்க முடியுமா அப்படின்னா அது s ராமகிருஷ்ணா ல முடிஞ்சது மத்த வங்க யாரா லையும் முடியுமா அப்படி னா தெரியல அந்த அளவுக்கு எழுத்தாளர் ஆ இருக்க போறேன்அப்டி ன்னு முடிவு பண்ணி வீட்ட விட்டு வந்து மெட்ராசுல இருக்குற bridge flatform எங்க பார்த்தாலும் படுத்து கிட்டு ஒரு மனுஷனால முடியும் அப்படினா யாராலும் இத நினைச்சே பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பான எழுத்தாளர் வந்து s ராமகிருஷ்ண

அவருக்கு ஒரு பெரிய அங்கீகார ம் கிடைச்சு அப்புற ம் கூட அவர் ஒரு தொலைக்காட்சி ல வந்து பணியாற்ற ச்சாங்க அது எவ்ளோ சம்பள ம் தான் மாசம் ஐந்து லட்சம் கொடுக்க றேன் நீங்க எந்த தனியார் தொலைக்காட்சி யில் வேலை பாருங்க அப்படி ன்னு சொல்லி அவரை அழைச்சு அவர் போக மறுத்தார் ஐந்து லட்சம் க்கு நான் என்ன பண்ணுவேன் மாசம் சம்பளம் வந்தது அஞ்சாவது மாசம் என் மனசு அந்த சம்பள த்துக்காக ஏங்குமே அப்போ நா என்ன பண்ணுவ

எனக்கு தோன்றது ஆராய்ச்சி பண்ணி எனக்கு புடிச்ச வகையிழ எழுதுறஅப்போ அந்த பணம் வந்து பெருசா வந்ததுனா நான் நினைச்ச மாதிரி என்னால எதுவுமே செய்ய முடியாது அதுனால

நம்ப இத்தநேரம் பார்த்த திரைக்கதை ஆசிரியர்கள் நாவலாசிரியர்கள் பற்றி பார்த்தோம் இது ஒரு கதம்ப மான தொகுப்பு எல்லாரும் பத்தி முடிஞ்ச அளவுக்கு அலசி ஆராய்ந்தோம் இதுல வந்து நம்ம புதுமைப்பித்தன்

அவங்கள வந்து பெரிய துறைல முடிந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துனாங்கனு தா சொல்லணும் ஏழுத்தாளர்கள் அப்படி னா அவங்களால தன்னை எந்த நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க முடியும் ஒரு காலத்தில் மேடை நாடக ங்களுக்கு எழுதினவங்க அப்புறம் cinema எழுதி அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற web series க்கு எழுதுறாங்க புத்தகத்துக்கும் வெளியிடுறாங்க அப்டினா அந்த எழுத்தாளர்ளோட திறமை தான் காரணம் எழுத்து திறமையை வந்து நம்ம மெருகேற்றிக்கிட்டு இருந்தோம்னா அத எப்படி வேணா நம்ம மடை மாத்திக்கலாம்